வரவே இல்லை போயே போய்விடுகிறது அப்புறம் அந்த வண்டைப் போலவே நீங்களும் என்னை ஏமாற்றி விட்டு போய்விட்டீர்களோ என்று நான் பயந்தே போனேன் உடனே அலறி கொண்டு வந்து உங்களைப் பார்த்தேன் நீங்கள் எந்த விதமான கவலையும் இல்லாமல் தூங்கிக் கொண்டிருந்தீர்கள் நல்லவேளை பிழைத்தோம் என்ற ஆறுதலுடன் மீண்டுமாக படுத்துக் கொண்டேன் அப்புறமாக தூக்கம் வரவில்லை அதற்குள்ளாக பொழுதும் விடிந்து விட்டது என்ற அகல்யா கனவை சொல்லி முடித்தாள் உன்னை போல நானும் ஒரு கனவு கண்டேனே என்றான் கனகலிங்கம் சிரித்துக் கொண்டே நிஜமாகவா என்ன கனவு கண்டீர்கள் எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றாள் அகல்யா அவனுடைய முகத்தை ஊடுருவி பார்த்து கொண்டு சொல்லுகிறேன் கேளுங்கள் மாலை நேரம் தான் பொழுது போகவில்லை corporation காரர்கள் கடனுக்காக வைத்திருக்கும் ஒரு பூங்காவுக்கு போய் நான் புற்றறையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் காலில் ஏதோ அரிப்பது போல் இருக்கிறது எழுந்து பார்க்கிறேன் ஒரு கம்பளிப்பூச்சி என் வேட்டியில் ஒட்டிக் கொண்டிருக்கிறது அது கீழே விழுந்து தொலையட்டும் என்று நான் என்னால் ஆன மட்டும் வேட்டியை உதறி உதறி பார்க்கிறேன் உம் உம் அது விழவே இல்லை அப்புறம் என்ன செய்வது கையால் தொடுவதற்கும் அருவருப்பாக இருக்கிறது அங்கிருந்து ஒரு குச்சியை எடுத்து அதை தள்ளப் பார்க்கிறேன் அப்பொழுதும் விழவில்லை பூச்சியில் ஒட்டிக்கொண்டு விடுகிறது என்னைப் போல என்கிறீர்களா சீச்சீ கம்பளிப்பூச்சியைப் போலத்தான் அப்படியானால் நான் கம்பளிப்பூச்சியா யார் சொன்னது நீ கம்பளிப்பூச்சி என்று நீங்கள்தான் என்று கையை நீட்டி சொல்லி விட்டு தலையை தொங்க விட்டுக்கொண்டாள் அப்படியே இருக்கட்டும் நான் என்ன வண்டா யார் சொன்னது நீங்கள் வண்டு என்று நீதான் என்று கனவலிங்கமும் கையை நீட்டி சொல்லி விட்டு அவளை போலவே தலையை கீழே தொங்க விட்டுக் கொண்டான் அவள் சிரித்தாள் அவனும் சிரித்தான் சிறிது நேரத்திற்கு பிறகு அதெல்லாம் சரி hotel காரரிடம் என்ன சொல்லப் போகிறாய் இனிமேல் சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை ஏற்கனவே எல்லாமே சொல்லியாகிவிட்டது என்ன சொன்னாய் இன்று காலை உன் கணவர் இன்னும் வரவில்லையா என்று அவர் கேட்டார் வரவில்லை வருவதாகவே இல்லை என்றேன் நான் ஏன் என்றார் மாற்றலான உத்தியோகத்தை மேலதிகாரிகள் ரத்து செய்து விட்டார்களாம் எனவே சிக்கணத்தை முன்னிட்டு என்னை தன் நண்பருடன் கிளம்பி சென்னைக்கு வந்துவிடச்சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறார் நான் இன்று இரவு செல்லும் ரயிலில் போகிறேன் என்றேன் பேசாமல் இருந்துவிட்டார் நானும் பார்க்கிறேன் ஒரு தரம் புழுகினால் அந்த புழுவு அத்துடன் நிற்பதே இல்லை தொடர்ந்து ஏதாவது புழுகச் செய்து விடுகிறது என்றான் கனகலிங்கம் வழுக்கி விழுந்த ஒருத்தி உண்மையை சொன்னால் ஜனங்கள் எங்கே அவளுக்காக அனுதாபப்படுகிறார்கள் அதற்கு பதிலாகத்தான் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்து விடுகிறார்களே என்றாள் அகல்யா அன்று இரவு சென்னையை நோக்கி செல்லும் ரயிலில் இருவரும் போய்க் கொண்டு இருந்தனர் ஒருவரை ஒருவர் அறிந்தவர்களாகவே அவர்கள் காட்டிக் கொள்ளவில்லை வாயை மூடி மௌனிகளாக சென்றனர் பொழுது விடிவதற்கும் வண்டி எழும்பூர் station ஐ அடைவதற்கும் சரியாக இருந்தது இருவரும் முன்னும் பின்னும் பார்த்துக் கொண்டே கீழே இறங்கினர் வா வா நீ கூட இந்த வண்டியில்தான் வருகிறாயா மாப்பிள்ளையும் இதே வண்டியில் வருவதாகத்தான் கடிதம் எழுதி இருந்தார் இந்த குரலைக் கேட்டதும் கனகலிங்கம் திடுக்கிட்டு திரும்பிப் பார்த்தான் அவனுடைய முதலாளி அங்கே நின்று கொண்டிருந்தார் அப்புறம் கேட்க வேண்டுமா ஆஹ் ஆமாம் என்று சொல்லுவதற்குள் அவன் கதி கலங்கி போனான் அதற்குள்ளாக அவனுடன் வந்து இருந்த அகல்யா பரமசிவத்தின் கவனத்தை கவர்ந்தாள் அவ்வளவுதான் அவருடைய விழிகள் பிதுங்கி சிவந்தன அந்த பயங்கரமான விழிகளை கண்டதும் அகல்யா வியர்த்து விறுவிறுத்து போனாள் அதற்கு பிறகு அவள் ஒரு கணம் கூட அங்கே நிற்கவில்லை ஓடோடியும் சென்று மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில் மறைந்து கொண்டாள் கனகலிங்கம் இவை ஒன்றையுமே கவனிக்கவில்லை அவன் பரமசிவத்தை நெருங்கி வீட்டுக்கு போய் குளித்துவிட்டு கடைக்கு வருகிறேன் என்று சொல்லி ரயிலடியை விட்டு வெளியேறினான் அகல்யா பீதியுடன் அவனை பின்தொடர்ந்தாள் இன்னொரு முறை உன்னுடைய முகத்தில் விழிக்க நான் விரும்பவில்லை எனவே இன்றுடன் சம்பள பாக்கியை தீர்த்து பணத்தை தசபதியிடம் கொடுத்து அனுப்பி இருக்கிறேன் இது கடிதம் வழியில் அடிக்கடி தன்னை நெருங்கி ஏதோ சொல்ல முயன்ற அகல்யாவை கனகலிங்கம் ஒன்றும் சொல்லவிடவில்லை அவள் தன்னுடன் சேர்ந்தார் போல வருவதையும் அவன் விரும்பவில்லை பேசாமல் வருமாறு சைகை காட்டிக்கொண்டே அவன் அவளுக்கு முன்னால் விரைந்து சென்றான் அப்போது அவனுக்கு இருந்த கவலை எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அதாவது வீடு போய் சேரும் வரையிலும் தனக்குத் தெரிந்தவர்களில் யாருமே தன்னை பார்க்காமல் இருக்க வேண்டுமே தன்னைப் பற்றி எதுவும் விபரீதமாக நினைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டுமே என்பதில்தான் அவனுடைய கவனமெல்லாம் இருந்தது அந்த கவனமே கவலையாகவும் பரிணமித்திருந்தது அகல்யாவின் உள்ளமோ ஒரு நிலையில் இல்லை அமாவாசை இரவில் அலைமேல் அலை மோதி பொங்கும் கடலை போல அவளது உள்ளம் பொங்கிக் கொண்டிருந்தது அந்த கடலின் பயங்கரமான அலைகளுக்கிடையே தோன்றி தோன்றி மறையும் கட்டுமரம் போல அவளுடைய உள்ளத்தில் அடிக்கடி ஒரு கேள்வி எழுந்து மறைந்து கொண்டிருந்தது இனிமேல் என்ன நடக்கும் இனிமேல் என்ன நடக்கும் இனிமேல் என்ன நடக்கும் இந்த கேள்விக்கு விடை காண அவள் எவ்வளவோ முயன்றாள் முடியவில்லையாயினும் அதற்காக அவள் அசந்து போய் நின்றுவிடாமல் நடந்தாள் நடந்தாள் நடந்து கொண்டே இருந்தாள் அவளுக்கு எதிரே யாரோ இருவர் பேசிக்கொண்டு வந்தனர் அவர்களில் ஒருவன் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது என்று இன்னொருவரிடம் அடித்துச் சொன்னான் அவ்வளவுதான் அகல்யாவின் உள்ளம் இனிமேல் என்ன நடக்கும் என்பதை விட்டுவிட்டு அவன் சொன்னதை பற்றிக் கொண்டது அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அவள் இப்பொழுது கொஞ்சம் தைரியத்துடன் நடந்தாள் ஆனால் அந்த தைரியம் நெடுநேரம் நீடிக்கவில்லை மேலே நான்கு அடிகள் எடுத்து வைத்ததும் வேறு யாரோ இருவர் அவளுக்கு எதிராக பேசிக் கொண்டு வந்தனர் அவர்களில் ஒருவன் உம் உம் நான் அவனை சும்மா விடப் போவதில்லை என்று மற்றொருவனிடம் இறைந்து சொன்னான் அடுத்த வினாடி அகல்யாவின் உள்ளம் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது என்பதை விட்டுவிட்டு அவன் சொன்னதை பற்றிக்கொண்டது உம் உம் நான் அவனை சும்மா விடப் போவதில்லை உம் உம் நான் அவனை சும்மா விடப் போவதே இல்லை உம் உம் நான் அவனை சும்மா விடப் போவதில்லை அவ்வளவுதான் சற்று நேரத்துக்கு முன்னால் அவள் கொண்ட தைரியம் அவளை அடியோடு கைவிட்டு விட்டது மறுபடியும் பயம் வந்து அவளை ஆட்கொண்டு விட்டதாயினும் அவள் சளைக்கவில்லை தன் இதயத்தை அழுத்தி பிடித்துக் கொண்டு

நிலையை மறந்து மேலே மேலே மேலே நடந்து கொண்டே இருந்தாள் அகல்யா அகல்யா அகல்யா அவள் திடுக்கிட்டு திரும்பிப் பார்த்தாள் எங்க போகிறாய் இதுதான் என்னுடைய வீடு என்றான் கனகலிங்கம் சிரித்துக் கொண்டே அந்த வீடு பூட்டிக் கிடந்தது இதுதானா இதோ வந்துவிட்டேன் என்றாள் அவள் நல்ல வேலையாக வேறு யாருடைய கண்ணிலும் படாமல் எப்படியோ தப்பி வந்துவிட்டோம் சேர்ந்து விட்டோம் என்று சொல்லிக்கொண்டே கனகலிங்கம் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான் அவனுடைய சந்தோஷம் அற்ப சந்தோஷம் ஆயிற்று அதே சமயத்தில் ஏன்டா வேறு யாருடைய கண்ணிலாவது பட்டால் என்னவாம் என்று கேட்டுக் கொண்டேன் அங்கு வந்து சேர்ந்தான் அவனுடைய நண்பன் இவன் யார் என்பது போல அவனை பார்த்தாள் அகல்யா இவள் யார் என்பது போல அவளைப் பார்த்தான் ஆனால் கனகலிங்கத்தை ஒருவாறு உணர்ந்தவன் ஆதலால் அவசரப்பட்டு எந்த விதமான விபரீதமான முடிவுக்கும் அவன் உடனே வந்து விடவில்லை கனகலிங்கம் அகல்யாவோடு அவனையும் அழைத்துக் கொண்டு மேலே சென்றான் கீழே ஏன் பூட்டிக் கிடக்கிறது என்று கேட்டான் அவர்களுக்கு என்ன குறைச்சல் நினைத்தால் பாகிஸ்தானுக்கு போவார்கள் நினைத்தால் ஹிந்துஸ்தானுக்கு வருவார்கள் என்றான் கனகலிங்கம் ஏன் அவர்களுக்கு லுங்கி வியாபாரமோ ஆமாம் இவர்களை போன்றவர்களுக்கு கிடைக்கும் சலுகைகளை பார்க்கும் போது சில சமயம் நாம் majority யா இருப்பதை விட minority யாக இருப்பதே ரொம்ப நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது அதே மாதிரி minority களுக்கும் majority யாய் இருந்தால் தேவலை என்று தோன்றும் எது எப்படி இருந்தாலுமே தற்சமயம் அகதிகளாக இருப்பது தான்

என்று அவன் சொன்னதை அப்படியே ஆமோதித்தான் ஆனாலும் அதிலும் ஒரு சங்கடம் இருக்கிறது என்ன சங்கடம்

hello விக்கி எப்படி ?

ஆஹ் நான் நல்லாருக்கேன். நீ எப்படி இருக்க? எப்படி போயிட்டிருக்கு life அஹ் நல்லா போயிட்டிருக்கு ரம்யா உனக்கு எப்படி போயிட்டிருக்கு? எனக்கா போது ஏதோ போயிட்டிருக்கு. பல பிரச்சனை போது அப்படியே life உம் சேர்ந்து போயிட்டிருக்கு. சரி ரம்யா வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அம்மாக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்ல.

எல்லா நல்லா இருக்காங்க. அம்மாக்கு தான் கொஞ்சம் அப்பப்போ உடம்பு சரி இல்ல. அம்மாக்கு வந்து கால் வலி பிரச்சனை தான். ஆஹ் கொஞ்சம் கொஞ்சம் சத்தமா பேசுங்க ரம்யா ஒண்ணும் சரியா கேட்கல.

அதான் கால் வலி பிரச்சனை தான். அடிக்கடி இந்த மாதிரி ஆயிட்டிருக்கு.

ஆஹ் சரி ரம்யா பாத்துக்கோ வீட்ல பாத்துக்கோ.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

வர்றேன்னு சொன்ன வரவே இல்ல ரொம்ப நாள் ஆச்சு. வந்தும் phone ம் பண்றது இல்ல? ஆஹ் கொஞ்சம் வேலையா இருந்தேன் ரம்யா. அதான் பண்ண முடியல.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

வேலையா இருக்கியா commit ஆன busy ல இருக்கியா?

ஆமா ரம்யா. ஏதோ ஒரு love போயிட்டிருக்கு. ஒரு love போதா? ஒரு love தான் போகணும். ஒரு love தான் போகும். இல்லல்ல, அதான் love போய்ட்டு இருக்கு ரம்யா, அதான் இப்போ நிறைய பிரச்சனை இருக்கு வேற அதான் என்ன பண்றதுன்னு தெரியல, நிறைய குழப்பத்துல இருக்கேன். எப்போ எப்படி பேசுறது என்ன பண்றதுன்னு புரியல

என்ன பண்ணலாம்னு இருக்க, என்ன பண்ணலாம்னு இருக்க? அஹ் எப்படி இருந்தாலும் அந்த பொண்ண விடக்கூடாது. அந்த பொண்ணு கூட வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல இருக்கேன் ரம்யா.

சரி சரி okay okay

இல்ல அதான். இப்போ வந்து எங்க வந்து ரொம்ப bore ஆ போய்ட்டு இருக்க life ஏ work ஒரு பக்கம்,

வீட்டு pressure ஒரு பக்கம்.

இல்ல work ஒரு பக்கம் pressure ஆ இருக்கு, வீடு ஒரு பக்கம் pressure relaxation க்கு ஏதாவது ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும். வேணும்னா இப்படி பண்ணலாம் ரம்யா, நம்ப வந்துட்டு எப்படின்னா புளியாஞ்சோலை tour மாதிரி போவோம்.

ஆஹ் office ல போனோம்ல. போயி எல்லாமே மாட்டுனோம்ல. ஆமா office ல அப்பா அதை மறக்கவே எல்லாருமே நல்ல ஒரு stress relief ஆ

ஆனா போனது எல்லாம் நல்லா இருந்துச்சு. புளியாஞ்சோலை எல்லாமே. எல்லாரும் நல்லா enjoy பண்ணோம்.

என்ன அங்க ஒரு அஞ்சு மணி நேரம், ஆறு மணி நேரம் spend பண்ணிருப்போமா? ஆஹ் நல்லா spend பண்ணோம். ஆனா வந்துட்டு van நம்ம போய் அங்க spend பண்ண time அ விட, van ல சுத்துன time தான் அதிகம்.

ஆஹ் அது மாதிரி தான் plan பண்ணிருந்தோம். but என்னன்னா sudden ஆ வந்துட்டு அங்க பச்சைமலை வந்து close ஆயிருக்கவும் இப்போ நம்ம அங்க போயிட்டோம். ஆமா பச்சைமலை close ஆயிருக்கவும் நம்ம இங்க போயிட்டோம் பரவாயில்லை அந்த driver உம் ஒண்ணும் பெருசா

அதான் போய் போயிட்டு வந்து தான் எவ்வளோ பிரச்சனையை சந்தித்தோம். நம்மளை office ல கூப்பிட்டு, room ல கூப்பிட்டு, ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டு பேசி principal மாதிரி நடத்தினாங்க.

ஆமா அப்படியுமே கொஞ்சம் பேரு வேலையை விட்டு நின்~ அதான் அவங்க வந்துட்டு நமக்கு correct ஆ freedom கொடுக்கல, leave கொடுக்கல அதனால நம்பளே எடுக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. சரி சரி விடு, அத பத்தி நம்ம இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு. அடுத்து என்ன பண்ணலாங்கிறதை பத்தி யோசிக்கலாம். எங்கேயாவது எதாவது tour போயிட்டு

எங்க போகலாம்னு ஏதாவது idea இருக்கா? பெங்களூர் போகலாமா ரம்யா?

போலாமே சரி. பெங்களூர்ல நிறைய places லாம் இருக்கு சுத்தி பாக்கலாம் அந்த area வே நல்லாதான் இருக்கும்.

ஆஹ் இருக்கேன் இருக்கேன்

சொல்லு எங்க, பெங்களூர் போறதை பத்தி பேசிட்டு இருந்தே ஆஹ் ஆமா ரம்யா. நான் இப்ப கூட இப்ப கூட அங்க தான் வேலை பாத்துட்டு இருந்தேன் இப்போ தான் வந்தேன்.

அது, அது ஏன் கேக்குற அதுவே வந்துட்டு நல்லாத்தான் வேலை போயிட்டு இருந்துச்சு அப்புறம் project cancel ன்னு சொலிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ஏய் என்ன ஆச்சு, முதல்ல நீ எப்போ போனேன்னு சொல்லேன். எனக்கு தெரியவே தெரியாது. இல்லை இல்லை. நான் வந்து டிசம்பர் ஒரு இருவத்தி இரண்டு போனேன் வேலைலாம் நல்லாதான் போயிட்டிருந்துச்சு, எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. customer side ல அந்த project cancel ஆயிடுச்சி.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 அச்சச்சோ அப்போ வந்துட்டியா அங்கிருந்து?

என்னா என்னா பண்ணலாம்னு இருக்க இப்போ போயி பெங்களூர் அப்புறம் இங்க நம்ப home town லயே வேலை தேடிட்டேன் ரம்யா. இத இங்க வந்துட்டு எங்கன்னா மேலப்புத்தூர்ல ஒரு company ல hypertechs ன்னு ஒரு company அங்க வேலை தேடிட்டேன். அவங்களும் கூப்புடுறேன்னாங்க. இந்த MD காண்டி தான் waiting MD எங்கயோ சென்னை போயிருக்காராம் வந்த உடனே கூப்புடுவாங்க கண்டிப்பா.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 அங்க வந்துட்டு digital marketing ரம்யா. bulk ஆ email send பண்றது ஹம் work லாம் easy ஆ தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் IT related தான். அதுனால சரின்னுட்டு அங்க join பண்ணிட்டேன். okay okay okay சரி பரவாயில்ல பாரு. இப்போ ஏதும் வேலைக்கு போயிட்டு இருக்கியா? இல்ல இனிமே தான் போகணுமா?

அப்படியா சரி சரி. அப்போ போறதுக்கு முன்னாடி ஒரு trip போயிட்டு வந்துடுவோம் அப்பதானே

உனக்கும் அப்போ தான் ஒரு stress அதெல்லாம் நம்ப manage பண்ணி ஆகணும்னா எங்கேயாவது கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்.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

எங்க போவோம்னு சொல்லு. பெங்களூர்

எங்க பெங்களூர்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லு. பெங்களூர்ல கப்பன் பார்க் கப்பன் பார்க்னு ஒரு park இருக்கு. அதுக்கு அப்பறம் லால் பார்க் garden அல்சூர் லேக் திப்பு சுல்தான் பேலஸ், அப்புறம் ஒண்டர் லா இருக்கு, இஸ்கான் டெம்பிள் இருக்கு இது மாதிரி நிறைய சுத்தி பாக்கறதுக்கே நிறைய அப்பறம் வந்துட்டு commercial street சிவாஜி நகர்ல போனா full ஆவே commercial street தான். okay okay commercial street அந்த சிவாஜி நகரை பத்தி கேள்விபட்டிருக்கேன்.

ஆஹ் எப்படி அது நல்லா தானே இருக்கும் ஆஹ் எல்லாமே பாத்தின்னா அவ்ளோ cheap ஆ இருக்கும். full ஆவே dress உ செருப்பு கடை தான். hello ரம்யா.

ஆஹ் அது full ஆவே வந்துட்டு full ஆவே commercial street தான் full ஆவே dress உ துணி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 okay okay சரி அஹ் cheap and best ஆ இருக்குமா?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

இதெல்லாம் வந்துட்டு நமக்கு அங்க ரொம்ப cheap and best ஆ இருக்கும் ரம்யா.

ஆஹ் எல்லாமே இப்போ hundred உ fifty அதெல்லாம் கொஞ்சம் cheap and best ஆ கிடைக்கும் sweater உ எல்லாமே cheap and best ஆ கிடைக்கும்.

சரி சரி. நீ ஏதும் வாங்கிட்டு வந்தியா? ஆஹ் வர்றப்போ வந்துட்டு கொஞ்சம் bedsheet, pillow, sweater உ எல்லாமே தான் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு. அப்படியா எவ்ளோ ஆச்சு எல்லாமே?

எவ்ளோ ஆச்சு எல்லாமே? எல்லாமே சேர்த்து ஒரு five hundred தான் ரம்ய~ ரம்யா ஆச்சு. அதெல்லாம் கொஞ்சம் cheap ஆ best ஆ தான் இருந்துச்சு வாங்கிட்டு வந்தாச்சு.

பரவால்லையே super உ. ஆனா எடுத்துட்டு வரணுமே எல்லாத்தையும் அங்கிருந்து ஆமா luggage லாம் எடுத்துட்டு வந்துட்டு நான் ஊர் வந்து சேருறதுக்குள்ளாரா போதும் போதும்னு ஆயிடுச்சு ரம்யா.

எப்படி எடுத்துட்டு வந்தனா இப்போ நான் கொண்டுபோன bag நல்லா பெரிய bag அதுல கொஞ்சம் வச்சிட்டேன் அப்புறம் ஒரு கட்டப்பை bag இருந்துச்சு. எல்லாத்துலையும் வச்சி adjust பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் ரம்யா. சரி நம்ப tour போறப்ப நம்ப நம்ப மட்டும் போறோமா? இல்ல நம்ப friends யாராவது வந்தா கூட்டிட்டு போறோமா?

ஆமா, எல்லாரையும் கூட்டிட்டு போற மாதிரி தான். ஹம் சரி ரம்யா சரி ரம்யா. எப்படி எல்லாம் என்னா பண்றாங்க? எத்தனை பேரு போற மாதிரி van எடுத்துட்டு போற மாதிரியா எப்படி? இல்ல இப்ப நம்ப train ல ticket book பண்ணி போயிருவோமா? இல்ல எப்படியும் ஒரு பத்து பேராவது போவோம்னு நினைக்குறேன்.

இல்ல இப்போ இந்த மாதிரி போறோம்னா நிறைய purchase பண்ற மாதிரியெல்லாம் idea so அப்படிங்குறப்போ purchase பண்ண திருப்பி return எடுத்துட்டு வரணும் இல்ல.